டிப்போ டிப்போக்கு உள்ளேருந்து பஸ்சு வருது.

பக்கத்துலையே வந்து ஒரு செவப்பு இளநீ தென்னமரம் நிக்குது.

ஆறு சிஸ்டர் மார்கள் வந்து ஒரே மாதிரி ஒரே கலர் ஆடையும் மத்தபடி ஒரு சிஸ்டர் வந்து வெள்ளை கலர் ஆடையும் அணிஞ்சிருக்காங்க.

அங்க வந்து முருங்க மரோ செடிகல்லா நிக்குது.

நிறைய ரெண்டு மாடி வீடு எல்லாம் இருக்குது சைடு ஜன்னல் எல்லாம் வச்சிருக்காங்க.

ஹால்ல வந்து நெறைய சேர் அரேன்ஜ் பண்ணி போட்டுருக்காங்க.

பண்ட கெடந்து பண்ட கடைல வந்து ஸ்வீட் காரம் கடலை அப்படி எல்லாம் வச்சிருக்காங்க.

இந்த ஆத்துல வந்து பக்கத்துல கைப்பிடி வைச்சி ஒரு ரோடு போகுது.

சுத்தி ஆள்களாட்ட நிக்கிறாங்க ஆ அப்றொ நறைய சேர்ரெல்லா அரேஞ்ச் பண்ணி போட்டிருக்காங்க.

ஸ்டீல் பீரோ வச்சிருக்காங்க ப்ளூ கலர்ல கிரீன் கலர்ல பிங்க் கலர்லெல்லா இருக்கு.

அதுக்கப்ரோ அந்த சைடு ஆட்கள்லா ரெண்டு மூணு பேர் இருக்காங்க மேல ஃசீலிங் லைட் போட்டு இருக்காங்க.

அப்றொ சேர்ல அரேஞ்ச் பண்ணி போட்டு இருக்காங்க ஒரு டைனிங் டேபிள் மாதிரி அதை சுத்தி நெறைய சேர்ல இருக்குது.

அதில வந்து ஒருத்தவங்க வந்து ஹெல்மெட் போட்டுட்டு நிக்காங்க. அந்த வண்டியில வந்து ஒரு பாட்டு ஏறாத மாதிரி இருக்குது.

ஹாஸ்பிடல் ஆப்போசிட் பக்கத்திலியே வந்து போர்டு எல்லா வச்சிருக்காங்க.

ஒரு லேடி வந்து தூத்துட்டு இருக்காங்க இன்னொருத்தங்க வந்து பூ டெக்கரேஷன் பண்ணிட்டுருக்காங்க.

அப்ரோ ஒரு யா பக்க யானி படி வச்சிருக்காங்க.

மேல லைட் போட்டுருக்காங்க ரெண்டு கட்டில் இருக்கு.